பயனாளிகள் முழு விவரமும் சுயமாக தயாரிக்கப்பட்ட விரிவான திட்டத்தை அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் நிலத்திற்கு நிதி வழங்கப்பட மாட்டாது விரிவான திட்ட அறிக்கையில் உள்ளூர் மக்களுக்கு எதிர்பார்க்கப்படும் நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு மீன் உற்பத்தி அதிகரிப்பு திட்டத்தை செயல்படுத்துவதாக குறிப்பிட்ட காலக்கோடு மற்றும் விவரங்கள் இருக்கும் கூட்டுறவு கூட்டு வணிகர்களின் திட்ட முன்மொழிவுகள் NFDP க்கு சமர்ப்பிக்கப்படும் இந்த பயனாளிகளுக்கு பின் இறுதி மானியம் வடிவில் மத்திய உதவி வழங்கப்படும் மத்திய மாநில அரசு நிறுவனங்கள் கூட்டமைப்புகள் corporation கள் agency கள் போன்றவற்றிற்கு சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்து கலந்து ஆலோசித்து ஒவ்வொரு வழக்கின் அடிப்படையில் நிதி உதவி அளவு தீர்மானிக்கப்படும் RAS க்கு பிறகு கட்டுமான செயல்பாடுகள் மேலாண்மை மற்றும் பராமரிப்பு ஆகியவை பயனாளர்களால் திருப்திகரமாக முறையில் தங்கள் சொந்த செலவில் மேற்கொள்ளப்படும் NFDPRAS நிர்வாகத்தில் பொருத்தமான வணிக அணுகுமுறையுடன் நிறுவும் கட்டப்பட்ட உட்கட்டமைப்பு நீர் சுத்திகரிப்பு அழகு உட்பட்ட RAS க்கு தேவையான தேவைகள் கொண்டிருக்க வேண்டும் பயணம் சம்பந்தப்பட்ட AD வலுமானங்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் உள்நாட்டு மீன் உற்பத்தி திட்டங்கள் தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு மீன் உற்பத்தியின் வளர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க பங்களித்துள்ளன திட்டங்கள் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பதினோராவது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் வளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக பின்வரும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன மீன் விவசாயிகள் மேம்பட்டு முகமைகள் மூலம் உள்நாட்டு மீன் விவசாயிகளுக்கு உதவி செய்யும் உதவி தேசிய விவசாய மேம்பாட்டு திட்டம் NADP திட்டம் தேசிய மீன்வள மேம்பாட்டு வாரிய திட்டம் தமிழ்நாடு நீர்ப்பாசன வேளாண்மை நவீனமயமாக்கல் மற்றும் நீர்த்தேக்க மறுசீரமைப்பு மற்றும் மேலாண்மை திட்டம் மீன்வள மேம்பாட்டுகளை செயல்பட்டு பல்வேறு உள்நாட்டு முகாம்களில் மீன்வளத்துறை தமிழ்நாடு தமிழ்நாடு கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் பல்கலைக்கழகம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அறுவடை மீன்களுக்கு ஏற்றதாக மாறும் இந்த அறுவடை நேரம் மீன் வகையை சார்ந்தது என்றாலும் அதிக எண்ணிக்கையிலான மீன்கள் சந்தைப்படுத்த எது வயதை எட்டியதும் அறுவடையை துவங்குங்கள்

மீன்வளர்ப்பு தொழிலில் marketing என்பது எளிதான பகுதியாகும் உங்கள் மீன் பொருட்களை விற்கக்கூடிய பல சந்தைகள் உள்ளன மற்றும் சந்தையில் அனைத்து வகையான மீன்களும் மீன்களுக்கும் அதிக தேவை உள்ளது தமிழகத்தில் மீன் பதப்படுத்தப்படும் பூங்காக்கள் ஏற்றுமதியை நிறுத்தி வைக்க போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்த தமிழகத்தின் பதிமூணு நகரங்களில் மீன் பதப்படுத்தப்படும் பூங்காக்கள் அமைக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது மீன் சந்தைகள் நவீனமயமாக்கல் மற்றும் மாநில அரசின் உதவியுடன் பத்தொன்பது இடங்களிலும் மீன் சந்தைகள் அமைக்கப்பட்டு மீனவர்கள் ஆரோக்கியமான மற்றும் நல்ல தரமான மீன்கள் வழங்க நுகர்வோருக்கு நவீன சுகாதார வசதிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் மீன்கள் நியாயமான விலையில் கிடைக்கும் நமது பெருகி வரும் மக்கள் தொகையில் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான முக்கிய வேலை வாய்ப்பு மற்றும் உணவு பாதுகாப்பின் ஆதாரமாக கடலோர மீன் வளர்ப்பு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நவீன உலகில் உணவு பாதுகாப்பு அங்கீகரித்து வரும் சூழலில் விலங்குகளால் உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பான உணவுகளில் மீன் மற்றும் மீன் பொருட்கள் கருதப்படுகின்றன கடலோர மீன் வளர்ப்பு இது ஏராளமான இயற்கை வளாகங்கள் கொண்டு வெளிநாட்டிலேயே இரண்டாவது நீளமான கடற்கரை பகுதி தமிழ்நாடு ஆகும் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு kilometre ஒ~ ஒண்ணு புள்ளி ஒன்பது மில்லியன் சதுர kilometre மற்றும் தோராயமாக நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி பன்னெண்டு சதுர kilometre பரப்பளவு கொண்ட ஒரு சந்த அடுக்கு மற்றும் இந்தியாவில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாகும் மாநிலத்தின் கடல் மீன் உற்பத்தி நான்கு புள்ளி தொண்ணூத்தி ஏழு லட்சம் டன்னாக உள்ளது கடலோர நீரில் முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பாரம்பரிய கைவினை பொருட்கள் மற்றும் அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு இயந்திர படகுகள் மீன்பிடி திறனை பயன்படுத்தி கொள்கின்றன தமிழகத்தின் பரப்பளவு மூன்று புள்ளி எண்பத்தி மூணு லட்சம் hectare திறமையான உள்நாட்டு நீர் ஆதாரங்களில் நீர் தேக்கங்கள் பெரிய நீர்ப்பாசன தொட்டிகள் சிறிய நீர்ப்பாசன தொட்டிகள் குறுகிய பருவ கால தொட்டிகள் குளங்களை உருவ~ குளங்கள் ஓடைகள் உபச~ உபசரிகள் மற்றும் பாழடைந்த நீர்நிலைகள் ஆகியவை அடங்கும் மீன் தேவை அதிகரித்துள்ள சில அதிகரித்துள்ள நிலையில் கிடைக்கக்கூடிய அனைத்து மீன்பிடி வளாகங்களில் இருந்தும் மாநிலத்தின் மொத்த மீன் உற்பத்தி அனைத்துமாக அதிகரிக்க வேண்டியது அவசியம் உள்ளது இருப்பினும் மீன் வளர்ப்பு மற்றும் வருவாயை அதிகரிக்க கிராமப்புறங்களில் மீன் வளர்ப்பு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக உருவாகி வருகிறது மீன் வளர்ப்பை விவசாயத்துடன் ஒருங்கிணைப்பது மீன் வளர்ப்பு முறை மீன் வளர்ப்பு முறை மூலம் அழகு உற்பத்தியை அதிகரித்து ஒரு விருப்பமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆண்டுகளில் உள்நாட்டு மீன் உற்பத்தியை மீண்டும் அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது பண்ணைக் குட்டைகள் அமைக்க தமிழக அரசு நூறு சதவீதம் மானியம் வழங்கியது வறட்சியால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகளிடம் இத்திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது குளங்கள் இப்பகுதியில் நிலத்தடி நீரை ஆதரிக்கவும் கிடைக்கவும் மழைநீரை அரசு ரூபாய் அறுபதாயிரம் முதல் சில கொள்கைகளை பொறுத்து ஒரு லட்சம் இதன் மூலம் விவசாயிகளுக்கு மூன்று நன்மைகள் கிடைக்கும் தாகப்படிக்கு தேவையான தண்ணீரில் மீன் வளர்ப்பதற்கும் நல்ல கால்நடை புல் வளர்ப்பதற்கு உதவுகிறது இது குறித்து வேளாண் பொருளியல் துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது சிவகங்கையில் ஏற்கனவே ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது குளங்கள் கட்டப்பட்டுள்ளன விண்ணப்பதாரர்கள் தங்கள் மீன்பிடி சாதனங்கள் மீன்பிடி கம்பி வலை மீன்பிடி வரி கொக்கிகள் கப்பல் போன்றவற்றை மாநில மீன்வள இயக்குனர்~ இயக்குனரகத்தில் பதிவு செய்வதற்கு முன் மீன்பிடி உரிமம் அல்லது அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் மீன்பிடி உபகரணங்கள் பதிவு செய்து ஒருமுறை செயலாகும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் மீன்பிடி சாதனங்கள் சாதனங்களை முதலில் பதிவு செய்யாமல் மீன்பிடி உரிமம் அல்லது அனுமதிக்கும் விண்ணப்பிக்க முடியாது மீன் பிடிக்கும் ரிமம் அல்லது அனுமதிக்க அனுமதிக்க விண்ணப்பிக்கும் விண்ணப்ப தகவல்கள் மாநில மீன்வள இயக்குனர் மீன்துறை அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தாரர் அறிவுறுத்தல்களின்படி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தார் ச~ சரிபார்க்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் அதிகாரிகளிடையேவும் வழங்க வேண்டும் என்று மற்றும் தேவையான விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும் ஆவணங்களை சரிபார்த்த பிறகு அதிகாரிகள் மீன்பிடி உரிமங்கள் வழங்குவார்கள் மேலும் மீன்பிடிப்பு நாட்டில் பெரும்பங்கு வகிக்கிறது அதில் ஒன்று ஆஹ் அதில் ஒன்று குட்டை மீன்கள் வளர்ப்பு குளம் அமைக்க தகுதியான இடம் பாறைகள் இல்லாமல் அதிக மேடு பள்ளங்கள் தாவரங்கள் இன்றி சமமான சிறிதளவு தாய்த்தலத்தோடு இருத்தல் நல்லது மண்ணின் கார அமிலத்தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஒன்பது வரை இருக்கும் நிலங்கள் கெண்டை மீன் வனத்திற்கு ஏற்றவையாகும் குளம் அமைக்க தகுதியான இடம் நீரை தேக்கி வைக்கும் தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் களிமண், வண்டல் மண், மணல், ஆகியன கலந்த மண் வகை கொண்ட நிலம் மீன் பண்ணை அமைக்க சிறந்தது களியின் அளவு மிகக் குறைவாக உள்ள நிலங்களில் நீர் கசிவு மூலம் நீரிழப்புக்கு அதிக அளவு ஏற்படும் சுமார் முப்பது முதல் நாற்பது சதவீத தனித்தன்மையுடைய நிலம் வீண் பண்ணைகள் அமைக்க ஏற்றது எனவே தாழ்வான நிலைப்பகுதியில் நீர் தேங்கும் நிலங்கள் colour நிலம் colour மற்றும் மண் தன்மை கொண்ட நிலங்களையும் கொண்~ கெண்டைமீன் அளவிற்கு பயன்படுத்தலாம் மீன் வளத்திற்கு தேவையான நீர் ஆதாரங்களான ஆறுகள், குளங்கள் மற்றும் நல்ல தரமான நிலத்தடி நீர் வளம் கொண்ட பகுதிகள் மீன் வளர்ப்புக்கு ஏற்றவை மீன் பண்ணைக்காக நீர் ஆதாரம், ஏரி குளம் மற்றும் ஆறு போன்றவை இருப்பின் குறைந்த பட்சம் அவ்வாற்றிலிருந்து ஆறு மாத காலத்திற்கு நீர் கிடைக்குமாறு எதிர்த்தல் நல்லது நீரை வடி

ஒண்ணே கால் ஏக்கர் பரப்பிலாவது அமைத்தல் லாபகரமான மீன் வளர்ப்பை மேற்கொள்ளலாம் மீன் வளர்ப்பு குளங்கள் செவ்வக வடிவத்தில் சுமார் ஒரு ஏக்கர் முதல் ஏக்கர் கொண்டவைகளாக அமைத்துக் கொள்ளலாம் குளங்களை சதுர வடிவில் அமைக்கும்போது அமைக்க வேண்டிய கரையின் நீளம் குறைகிறது இருப்பினும் மீன்களை எளிதாக அறுவடை செய்வதற்கு செவ்வக வடிவ குளங்கள் ஏற்றவை ஆஹ் தற்போது தண்ணீர் ப~ பற்றாக்குறை அதிகரிப்பதால் குளங்கள் ஒண்ணேகால் முதல் ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டவைகளாக அமைத்துக் கொள்ளலாம் பெரும்பாலான மீன் வளர்ப்பு குளங்கள் தோண்டி கரைய வைக்கப்பட்டு குளங்களாகவே உள்ளன இத்தகைய குளங்கள் அமைத்திட குறைவான செலவே ஆகிறது ஒரு இடத்தை பிடுங்கி குறியிட்டு அதில் ஓரளவிற்கு மண்ணைத் தோண்டி எடுத்து பின்னர் தோண்டி எடுத்த மண்ணைக் கொண்டே குளங்களுக்கு கரை அமைத்திடலாம் இம்முறையில் ஒரு

குளங்களில் கரைகளை அமைக்கும்போது நீர் உள் வரத்து மடை மற்றும் நீர் வடிவங்களை வடிமடை போன்ற அமைப்புகள் அமைப்பது அல்லது பெரும்பாலும் ஆழ்துளை கிணறு வகை கொண்ட பண்ணைகளில் நிலத்தடி நீர்

குளம், ஆறுகள், கால்வாய் போன்ற வெளி நீர்நிலைகளில் இருந்து நீர் எடுத்து மீன் வளர்ப்பு குளங்களுக்கு பாய்ச்சும்போது உள் வரத்துக் குழாய்களிலும் கண்டிப்பாக தடுப்பு வலைகள் வைக்கப்படும் வைக்க வேண்டும் இது தவிர அனைத்து குளங்களிலும் படிமனை குழாய்களுக்கு தடுப்பு வலைகள் அவசியமான ஒன்றாகும் குறையும் குளம் அமைக்கும்போது குளத்தின் அடித்தளத்தை மேடு பள்ளம் இன்றி வடிவமைக்கப்பட்ட பகுதியை நோக்கி சிறிதளவு சரிவுடன் அமைத்தல் வேண்டும் இதனால் தேவையான போது குளத்து நீரை வடிக~ வடிப்பது எளிதாகும் அதுமட்டுமின்றி குளங்களில் அடிமட்டத்தில் சேரும் கழிவுகளும் கு~ குளம் குளம் முழுவதும் பரவாமல் வடிமலை பகுதியில் அதிகமாக சேரும் குளத்தின் கரை அமைக்கும்போது க~ கரையின் உயரத்தை குளத்தில் தேக்க இருக்கும் அதிகபட்ச தேர்மட்டத்தை விட குறைந்த பட்சம்

ஒன்னேக~ ஒன்னரை ஏக்கர் ஒன்னரை அல்லது ஒண்ணு புள்ளி இரண்டு என்ற விகிதத்தில் இருத்தல் வேண்டும் தேவையான அளவு கல் தேவையான அளவுக்கு கலித்தன்மை கொண்ட நிலங்களில் ஒன்னரை என்ற விகிதத்தில் போதுமானது அதையின் வெளிப்பக்க சரிவினை மண்ணின் தன்மைக்கேற்ப ஒண்ணு எட்டு ஒண்ணு அல்லது ஒண்ணு எட்டு ஒன்னரை என்ற விகிதத்தில் அமைத்துக் கொள்ளலாம் குளத்தினாலும் ஆறு முதல் எட்டு அடி அளவிற்கு இருப்பது நல்லது கரையின் மேற்பகுதியில் அகலம் நான்கு முதல் ஆறு அடி என்ற அளவில் இருப்பது நல்லது அன்னையின் சுற்றுப்புற கரைவண்டிகள்

மட்டுமின்றி நுண்மீன் குஞ்சு வளர்ப்பு குளமும் இளமீன் குஞ்சுகள் வளர்ப்பு குளமும் பண்ணைகள் அமைத்துக் கொள்ளலாம் இத்தகைய குளங்கள் ஜீரோ புள்ளி ஒண்ணு ஏக்கர் பரப்பளவு முதல் ஜீரோ புள்ளி இரண்டு ஐந்து ஏக்கர் பரப்பளவு கொண்டவைகளாகவும் ஐந்து முதல் ஆறு அடி ஆழம் கொண்டவையாகவும் அமைத்துக் கொள்ளலாம் இத்தகைய குளங்கள் நமது பண்ணைக்குத் தேவையான மீன் குஞ்சுகளை குறைந்த செலவில் தட்டுப்பாடும் இன்றி நமது பண்ணையிலேயே வளர்ப்போம் இவை விற்பனை அடைய~ அடையாத மீன்களை பராமரிக்கவும் உதவும்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 hello ஆஹ் hello நாங்க ஏஆர்டிராவல் ஏஜென்சில இருந்து பேசுறோம். நீங்க? ma'am என் பேரு ஜாஸ்மின் எனக்கு seat உ change பண்ணனும்.

okay ma'am okay நீங்க கன்னியாகுமரில இருந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்லி,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

ஆஹ் okay ma'am okay அஹ் நீங்க மட்டும் தான் வர்றீங்களா இல்லை உங்ககூட வேற யாராவது வர்றாங்களா ma'am ஆமா ma'am என் friends எல்லாம் வர்றாங்க ஒரு அஞ்சு பேர் போல

ஆமாங்க ma'am ஆனா but seat ட்டு எனக்கு வேற window seat இல்லா back seat எனக்கு இது பண்ணி விட்டுருக்காங்க இல்ல புரியல ma'am எப்படி, உங்களுக்கு back seat பின்னாடி போட்டுருக்காங்களா இல்லன்னா உங்களுக்கு window seat போட்டுருக்காங்களா ma'am இல்ல ma'am நான் window seat கேட்டேன். ஆனால் but அவங்க எங்களுக்கு back seat போட்டுருக்காங்க. ஓ side seat தந்துருக்காங்க அப்படிதானே ma'am

ஆஹ் okay ma'am okay நீங்க உங்களுக்கு அஞ்சு பேருக்குமே window seat தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க online ல தான் register பண்ணிருக்கீங்க ma'am இப்போ check பண்ணி பாக்குறப்போ எப்படின்னா நீங்கதான் order பண்ணிருக்கீங்க online ல சரிங்களா?

அஹ் okay ma'am இப்போ நீங்க வந்து window seat வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலேயே order பண்ணிருக்கலாமே ma'am

உங்களுக்கு window seat வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுலேயே order பண்ணிருக்கலாமே ma'am ஆமா ma'am அதுல தான் நான் form நான் fill பண்ணும் போது அதுல window seat ன்னு தான் fill பண்ணேன்.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

next week கிளம்~ கிளம்ப போறேன் ma'am okay ma'am இப்போ நீங்க check பண்ணி பாக்குற time உங்களுக்கு side seat தான் தந்துருக்காங்க அப்படி தானே?

ஓ okay ma'am உங்களுக்கு வேற window seat கண்டிப்பா வேணும் window seat இலான்னா எங்களுக்கு vomit வேற வரும். அதனால தான் நானே window seat அ இது பண்ணது but அவங்க என்னன்னா இப்போ window seat இல்லாம last seat போட்டுருக்காங்க. okay ma'am கொஞ்சம் line ல wait பண்றீங்களா?

இப்போ sometimes வந்து அந்த bus ல மொத்தம் முப்பது window seat உண்டு. அதுல முப்பது window seat மே வேற ஒருத்தவங்க order பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து change பண்ணி தர்றது கஷ்டம் ma'am இப்போ நீ உங்களுக்கான option வந்து online லையே தந்துருவோம் உங்களுக்கு window seat வேணும்னா

bus ல seat book க்கு பண்ணி book பண்ணிருக்கீங்க but வந்து window seat டா side seat டான்னு ரெண்டு option இருக்கு. அதை வந்து நீங்க click பண்ணமா விட்டுருக்கீங்க ma'am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

ஆஹ் okay ma'am ma'am

என்னோட full name ஜாஸ்மின் தான் ma'am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

ஆமா ma'am AC bus தான் நான் book பண்ணேன் ஆனா அதுல நான் மாத்தல அந்த form ல ஒரு வேளை ரெண்டும் book ஆயிடுச்சா ஆமா ma'am நீங்க AC non AC அப்படின்னு ரெண்டு bus உண்டு ma'am அந்த option அ நீங்க click பண்ணாம விட்டுருக்கீங்க. நீங்க book பண்ண நீங்க வந்து click பண்ணாம விட்டதனால என்ன ஆச்சுங்கன்னா ரெண்டு bus க்குமே உங்களுடைய name கிடக்கு ஓ அப்படியா ma'am

ma'am AC ல உங்க name இருக்கு ma'am non AC லயும் non AC bus லயும் உங்களோட name இருக்கு ma'am register ஆயிருக்கு.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

ma'am hello ma'am hello ma'am

ma'am ஆஹ் கேக்~ கேக்குதா ma'am ஆஹ் கேக்குது ma'am நீங்க வந்து AC bus book பண்ணிருக்கீங்களா? ma'am இப்போ வந்து

ஆஹ் okay ma'am okay ஒரு நிமிஷம் ma'am line ல இருங்க உங்களுக்கு AC bus book பண்ணிக்கிட்டு okay ma'am okay ma'am okay இப்போ நீங்க AC bus choose பண்ணீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு maximum seventeen seventeen AC bus வந்து எப்பவுமே free ஆ தான் இருக்கு. so உங்களுக்கு வந்து seventeen bus ல எந்த மாதிரி seat உங்களுக்கு comfortable ஆ இருக்கும் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க ma'am நான் உங்களுக்கு arrange பண்றேன் okay ங்களா ma'am back seat okay யா? இல்லாட்டா எப்படி ma'am இப்போ center ல உங்களுக்கு ஏதாவது seat போடவா? இல்லாட்டா front ல ஏதவாது seat போடவா ma'am எனக்கு window seat தான் ma'am வேணும். ஆஹ் okay ma'am window seat தான் ma'am ஆனா front ல போடவா இல்ல center ல போடவா இல்ல back ல போடவா ma'am front ல போடுங்க ma'am

அஹ் okay ma'am okay உங்களுக்கு TV எல்லாம் இருக்கும் okay ங்களா

TV எல்லாம் இருக்கும். அதுக்கப்பறம் படுக்கறதுக்காக facility எல்லாம் கூட நாங்க arrange பண்ணிதந்துருக்கோம். இப்போ அதுல வந்து ரெண்டு பேர் படுக்குறது மாதிரி train ல எல்லாம் பாத்துருப்பீங்களா ma'am தூங்குறதுக்காக ஒரு ஒரு bed arrange பண்ணி தந்துருப்பாங்க. ஆஹ் okay okay ma'am okay அதே மாதிரி உங்களுக்கு bus லையும் bed bed எல்லாம் arrange பண்ணி தந்திருப்போம் okay ங்களா ma'am வேற அதுவும் இல்லாம இந்த bus ல வந்து food வந்த available ma'am உங்களுக்கு food தேவைபட்டுச்சுன்னா எங்களுடைய agency வந்து உங்களுக்கு food வந்து delivery பண்ணுவாங்க ma'am இப்போ அதுக்கும், தனியா charge போடுவீங்களா ma'am ஆமா ma'am அப்பறம் நாங்க ஆமா ma'am இப்போ food food நீங்க choose பண்ணிருந்தீங்க அப்படின்னா food வந்து நாங்க தருவோம். நீங்க அதோட payment உம் நீங்க சேர்த்து கட்டுறது மாதிரி இருக்கும் okay ங்களா ma'am ஹம் okay ma'am அப்போ இதுல offer எதுவும் கிடையாதா ma'am ma'am offers வந்து எதுவும் கிடையாது ma'am இபோ holidays time தானே so offers எதுவும் இல்லையா?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

ஆஹ் choose பண்றேன் ma'am என்னென்ன எல்லாம் இருக்கு?

ma'am morning வந்து இட்லி, தோசை, வடை குடுப்போம் ma'am okay ங்களா? okay ma'am

hello ma'am கேக்குதா? கேக்குது ma'am உங்களுக்கு கேக்குதா ma'am ஆஹ் கேக்குது ma'am சொல்லுங்க lemon சாதம், variety of சாதம் இருக்கு ma'am தக்காளி சாதம் lemon சாதம் புளியோதரை அப்படியே சாதம் ஆஹ் புதி~ புதினாவால செஞ்ச சாதம் அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க எது choose பண்ணா கூட okay ma'am உங்களுக்கு அதே அதே time வந்து, delivery பண்ணிடுவாங்க எங்களுடைய agents வந்து தருவாங்க உங்களுக்கு menu card தருவாங்க நீங்க அத choose பண்ணி okay உங்களு~ நீங்க okay

கொடுக்குறாங்க ma'am எங்களோட bus ல

நான் இது சொல்லவா ma'am என்னென்ன வேணும்னு ஆஹ் இப்பமே book பண்றீங்களா ma'am ஆஹ் okay ma'am okay சொல்லுங்க morning உங்களுக்கு எந்த மாதிரி food delivery பண்ணனும்.

இட்லி மட்டும் தான்,

இட்லி கூட இன்னும் என்ன ma'am இருக்கு? ma'am சாம்பார்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

variety of சட்னி இருக்கு ma'am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 ஆஹ் okay ma'am இட்லியும் சாம்பாரும் okay பிறகு மத்தியானத்துக்கு சொன்னீங்க. ஆமா ma'am non veg ma'am ஆஹ் okay ma'am அது இருக்கட்டும் அப்புறம் evening evening வந்து பரோட்டாவும், chapathi யும் குடுப்பாங்க ma'am

non veg குருமாவும் குருமாவும் குடுக்குறாங்க.